வீட்ட சுத்தி கம்பி போட்ருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரோடு இருக்கு.

இத பாக்க வில்லேஜ்ல இருக்க எடோ மாரி இருக்கு.

இதப்பாக்க மசூதி மாறி இருக்கு ஆனா இது ஒரு வீடு அந்த வீடு பாதி எல்லோலயும் பாதி ஆரஞ்சுலயும் இருக்கு.

பக்கத்துலயே ஒரு சின்ன கேட் இருக்கு சின்ன கேட் பக்கத்துல ரெண்டு ஸ்கூட்டி பார்க் பண்ணியிருக்காங்க.

இங்க நெறைய மக்கள் இருக்காங்க அதுல மூணு பேத்தோட ஃபேஸ் பிளர்ரா இருக்கு.

இந்த எடத்த பார்க்க காட்டேஜ் மாரி இருக்கு.

அங்க ஒரு கார் நிக்குது காருக்கு பக்கத்துல ஒரு கேட் இருக்கு அந்த கேட் பிளாக் கலர்ல இருக்கு.

நெறைய டெக்கரேட் பண்ணியிருக்காங்க டாப்ல க்லீம் அண்ட் ரெட் கலர்ல குடுத்துருக்காங்க.

டேபிள் மேல பிலேட்ஸ் இருக்கு கப்ஸ் இருக்கு ஷோயிங் ஃப்லார் வச்சிருக்காங்க.

ஜன்னலெல்லாமே கண்ணாடியால இருக்கு டோரும் கண்ணாடியால இருக்கு.

இங்க ஒரு ஃபேமலி இருக்காங்க.

பக்கத்துல ஒரு கரண்ட் கம்பி இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு கார் இருக்கு.

இத பாக்க ஸ்கூல் மாரி இருக்கு அந்த ஸ்கூல் பிங்க் ஆரஞ்சு கலர்ல இருக்கு.

இத பாக்க ரெசார்ட் மாறி இருக்கு இங்க ரெண்டு பாதை போகுது.

சேருக்கு பின்னாடி லென்ஸ் போட்ருக்காங்க பக்கத்துலயே ஒரு டேபிள் இருக்கு பக்கத்துல நெறய சீட்டிங் சேர் இருக்கு.

ஹியூமன்ஸ் யூஸ் பண்ற நெறிய பொருட்கள் வச்சிருக்காங்க மெயினா இது எல்லாமே வுமென்ஸ்க்கு தான்.

இது ஒரு கட இங்க செர்வாணி போட்றுக்காங்க.

இது ஒரு ப்போ ஹோட்டல் இங்க ரூம்ஸ் இருக்கு அந்த ஹோட்டலோட பேரு அமிஸ்டர்.

அங்க ஒரு போர்டு போட்றுக்காங்க அந்த போர்ட்ல அமிஸ்டர் ரூம்ஸ் அவைலபிள் காண்டக்டுன்னு குடுத்துருக்காங்க அங்க மூணு நம்பர் குடுத்துருக்காங்க.